புரோகிராமிங் பீச்சர்ஸ் குறித்த ஸ்போக்கன் tutorial க்கு நல்வரவு இதில் பயனருக்கு எளிமையான
Eclipse ன் புரோகிராமிங் features ஐ அறிவோம் நாம் பயன்படுத்துவது உபுண்டு 110 ஜேடிகே 16 மற்றும் எக்லிப்ஸ் 370 இந்த tutorial ஐ தொடர Eclipse ஐ நிறுவியிருக்க வேண்டும் Eclipse ல் எளிய ஜாவா program ஐ எழுத தெரிந்திருக்க வேண்டும்
இல்லையெனில் அதற்கான tutorial களை எங்கள் வலைதளத்தில் காணவும்
எக்லிப்ஸ் இடே
பயனர்க்கெளிதான பல feature களை தருகிறது ஆட்டோ காம்ப்ளீஷன் சின்டாக்ஸ் ஹைலைட்டிங் எர்ரர் டயலாக் பாக்ஸ் மற்றும் ஷார்ட்கட் கீஸ்
இந்த ஒவ்வொரு feature ஐயும் விரிவாக பார்க்கலாம்
பீச்சர்ஸ் என்ற class ஐ உருவாக்கி மெயின் method ஐ சேர்த்துள்ளேன்
முதலில் Eclipse ல் ஆட்டோ காம்ப்ளீஷன் feature ஐ பார்க்கலாம்
மெயின் method னுள் ஓப்பனிங் brace ஐ இட்டு Enter ஐ தட்டுக
அதற்கான குளோசிங் brace ஐயும் இண்டென்டேஷன் உடன் கர்சர் நிலையையும் தானாகவே அமைக்கிறது
மேலும் இது ஜோடியாக வேலைசெய்யும் ஒவ்வொரு feature ஐயும் முடிக்கிறது
உதாரணமாக பேரெந்தீசஸ் உள்ளிடவும் ஒப்பன் பேரெந்தீசஸ் ஒப்பன் parenthesis ஐ மட்டும் உள்ளிட்டால்
எக்லிப்ஸ் தானாகவே குளோசிங் parenthesis ஐ சேர்க்கிறது
நாமே குளோசிங் parenthesis ஐ உள்ளிட்டால்
கூடுதலாக குளோசிங் பேரெந்தசிஸ் சேர்க்காதவாறு பார்த்துக்கொள்கிறது
குளோசிங் parenthesis ஐ சேர்க்கிறேன்
கர்சர் வலப்பக்கம் நகர்ந்து கூடுதல் பேரெந்தசிஸ் சேர்க்கப்படவில்லை என்பதை கவனிக்கவும் இதேபோலவே டபிள் quoteகளிலும் இது வேலை செய்கிறது
ஓப்பனிங் quotes ஐ இட தானாகவே quotes ஐ முடிக்கிறது
நாமே குளோசிங் quotes ஐ உள்ளிட்டால்
கூடுதலாக குளோசிங் quotes ஐ சேர்க்காதவாறு பார்த்துக்கொள்கிறது quotes ஐ நான் உள்ளிடுகிறேன்
கர்சர் வலப்பக்கம் நகர்கிறது
கூடுதலாக கோட்ஸ் சேர்க்கப்படவில்லை என்பதை கவனிக்கவும் பன்முக சிறப்பம்சமான auto காம்ப்ளீஷன்
code ன் அமைப்பை பராமரிக்க உதவுகிறது
குளோசிங் பிரேஸ் விடுபடுதல் குளோசிங் பேரெந்தீசஸ் விடுபடுதல் குளோசிங் கோட்ஸ் விடுபடுதல் போன்ற தட்டச்சு பிழைகளையும் தடுக்கிறது நாம் பார்க்கும் அடுத்த புரோகிராமிங் பீச்சர் சகஸ்ஷன்
நாம் உள்ளிட்ட அனைத்தையும் நீக்கவும்
hello ஐ அச்சடிக்க ஆட்புட் statement ஐ எழுதுவோம்
சிஸ்டம் டாட்
எக்லிப்ஸ் ஒரு drop டவுன் லிஸ்ட் காட்டுவதை கவனிக்கவும் எர் inoutகன்சோல் போன்ற எல்லா சாத்திய முடிவுகளின் பரிந்துரைகள் கொண்ட பட்டியல் இது out க்கு ஸ்க்ரோல் டவுன் செய்து Enter தட்டுக
மீண்டும் டாட் இடுக இப்போது எக்லிப்ஸ்
ஆட் module லிருந்து பரிந்துரைகளைத் தரும்
println க்கு ஸ்க்ரோல் டவுன் செய்து Enter தட்டுக
இப்போது paranthesis னுள் quoteகளில் எழுதுக ஹெல்லோ பார்க்கபோகும் அடுத்த பீச்சர் சின்டாக்ஸ் ஹைலைட்டிங்
பப்ளிக் கிளாஸ் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் போன்ற கீவர்ட்ஸ் வெவ்வேறு நிறங்களில் இருப்பதை கவனிக்கவும் Helloஎன்பது ஒரு ஸ்ட்ரிங் என blue வில் காட்டப்படுவதை கவனிக்கவும் இந்த சின்டாக்ஸ் ஹைலைட்டிங் பீச்சர்
கீவர்ட்ஸ் மற்றும் code ன் பல பாகங்களை வேறுபடுத்தி காட்ட உதவுகிறது எக்லிப்ஸ்
பிழைகளைக் கண்டுபிடிக்க programmer க்கு உதவுகிறது program ல் இடது விளிம்பில் சிவப்பு பெருக்கல் குறி மூலம் பிழை காட்டப்படுகிறது இந்த program ல் ஒரு பிழை இருப்பதை காண்கிறோம்
mouse ஐ அதன்மீது வைக்கவும் semi கோலோன் விடுபட்டுள்ளதாக பிழையும் அதை சரிசெய்ய தீர்வும் காட்டப்படுகிறது பிழையை சரிசெய்யாமலேயே இயக்க ரைட் கிளிக் செய்து ரன் ஏஎஸ்
ஜாவா application ல் சொடுக்கவும் ஒரு பிழையை காட்டி புரோசீட் செய்யவேண்டுமா இல்லையா என கேட்டு எர்ரர் டயலாக் பாக்ஸ் வருகிறது
இப்போதைக்கு புரோசீட் செய்வோம்
ஒரு பிழை இருப்பதாக வெளியீடு காட்டப்படுவதை கவனிக்கலாம் ப்ராப்ளம் console க்கு போகும்போது அனைத்து பிரச்சனைகளும் தீர்வுகளுடன் பட்டியலிடப்படுகின்றன ஒரு semi colon ஐ சேர்த்து பிழையை சரிசெய்யலாம்
சேமிக்க Ctrl ஸ் eclipse ன் programmer க்கு உதவும் அடுத்த சிறப்பம்சம்
shortcut கீஸ்
எந்த program லும் உள்ள பொதுவான shortcut கீஸ்
சேமிக்க CtrlS
திறக்க CtrlO
அதுபோன்ற பல பொதுவான செயல்பாடுகளுக்கு எக்லிப்ஸ்
ஷார்ட்கட் கீஸ் கொண்டுள்ளது
Code ஐ இயக்க ஷார்ட்கட் கன்ட்ரோல் ப்11
அதை முயற்சிப்போம்
Ctrl ஐ பிடித்து F11 ஐ அழுத்த
கோடு இயங்கி
வெளியீடு ஹெல்லோ அச்சடிக்கப்பட்டிருப்பதைக் காணலாம் மற்ற optionகளுக்கு ஷார்ட்கட் keyகளை menu ஐ பார்த்து கண்டறியலாம்
Run ல் சொடுக்கவும் option ன் வலது முடிவில் கொடுக்கப்பட்டுள்ள shortcut ஐ பார்க்கலாம்
Debug க்கான ஷார்ட்கட் கே
ப்11 இது Eclipse ல் சற்று குறைந்த ஆனால் மிகவும் அதிகமாக பயன்படுத்தப்படும் புரோகிராமிங் featureகளின் பட்டியல்
மேலும் featureகளை வரும் tutorialகளில் பார்க்கலாம்
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது
இதில் Eclipse ன் பின்வரும் புரோகிராமிங் featureகளை எவ்வாறு பயன்படுத்துவது என கற்றோம் ஆட்டோ காம்ப்ளீஷன் சின்டாக்ஸ் ஹைலைட்டிங் எர்ரர் டயலாக் பாக்ஸ் மற்றும் ஷார்ட்கட் கீஸ்
இப்போது அசைன்மென்ட் ஹெல்லோ என அச்சடிக்கும் ஒரு எளிய program ஐ ஒரு கிளாஸ் உடன் எழுதவும் இந்த செயலில் Eclipse ன் அனைத்து புரோகிராமிங் featureகளையும் பயன்படுத்தவும்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
மேலும் விவரங்களுக்கு 1 மூலப்பாடம் டேலன்ட்ஸ்பிரின்ட்
தமிழாக்கம் பிரியா
நன்றி